ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஐ பதிவு செய்வதற்கும் பேசுவதற்க்குமான வழிமுறைகள் குறித்த tutorialக்கு நல்வரவு
முன்னதாக httpwwwspoken tutorialorg தளத்தில் கிடைக்கும் ஸ்போக்கன் டியூட்டோரியல் இன் அறிமுகத்தைக் கேட்கவும்
டியூட்டோரியல் உருவாக்கம் ஸ்கிரிப்ட் எழுதுவதன் மூலம் ஆரம்பிக்கிறது பதிவு செய்யும்முன் அந்த ஸ்கிரிப்ட் மதிப்பிடப்பட வேண்டும்
ஸ்கிரிப்ட் மதிப்பிடப்பட்டு அனுமதிக்கப்பட்ட பின்னரே டியூட்டோரியல் ஐ பதிவு செய்ய வேண்டும் ஒரு டியூட்டோரியல் ஐ பதிவுசெய்தல் ஒரே சமயம் இரு நடவடிக்கைகளைக் கொண்டது
நரேஷன் மற்றும் ஸ்க்ரீன் காஸ்டிங் கீழ்க்கண்டவை பதிவு செய்யும் முன்னர் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் ஒரு லேப்டாப் பயன்படுத்துகையில் பேட்டரி சார்ஜ் செய்து பவர் கோர்ட் ஐ டிஸ்கனெக்ட் செய்யவும்
இல்லை எனில் ரீங்காரங்கள் அல்லது எதிரொலிகள் கேட்கும்
பதிவு செய்யும் முன் பான் ஐ ஸ்விட்ச் ஆஃப் செய்யவும்
இது வெளியிலிருந்து வரும் இரைச்சலையும் நீக்க உதவும்
வெளி இரைச்சலோடு ஒரு டியூட்டோரியல் ஐப் பார்ப்போம்
இதை செய்து காட்ட சில fileகளைச் சேமித்திருக்கிறேன்

நீங்கள் ஹெட் போன் ஐ பயன்படுத்தவில்லை எனில் முனுமுனுக்கும் இரைச்சல் தெளிவாக இருக்காதுகேட்காது
மொபைல் களை அணைக்கவும்
சைலன்ட் மோடு லும் தொந்தரவாக இருக்கும்
உதாரணமாக ஒரு செல் போன் சைலன்ட் மோடு இல் இருக்கையில் பார்ப்போம்
சிறந்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஐ உருவாக்க நிசப்தமான ஸ்டூடியோ தேவையில்லை
பறவைகள் போக்குவரத்து போன்ற வெளியிலிருந்து வரும் ஒலிகளைத் தடுக்க ஜன்னல்கள் கதவுகளை மூடினால் போதும்
கார் ஒலி உதாரணத்தைப்பார்ப்போம்
இந்த டியூட்டோரியல் க்குச் சில வழிகாட்டுதல்களை முன் வைப்போம்
டெர்மினல் பான்ட் பெரிது என்பதை உறுதி செய்யவும்குறைந்த பட்சம் 20 பாயிண்ட் பயன்படுத்தவும்
சிறிய மற்றும் பெரிய fontகளுக்கு உதாரணங்களைப் பார்ப்போம்
சிறிய பான்ட் வீடியோ வின் தரத்தை மோசமாக்கும்
பெரிய பான்ட்ஸ் உடன் கூடிய ஒரு வீடியோவை இப்போது காணலாம்
பதிவுசெய்யும்போது போது பான்ட் இருக்கவேண்டிய முறையை இது காட்டுகிறது
குறைந்த பட்சம் 24 பாயிண்ட் பான்ட் அளவை slideகளில் பயன்படுத்தவும்
17 பிட்
என்னும் பீமர் கமாண்ட் மூலம் செயல்படுத்தப்படும் 32 பாயிண்ட் பான்ட் அளவைப் பயன்படுத்துகிறேன்
பெரிதாக்கப்படாத windowகள் -அவற்றை ஒன்றன் மீது ஒன்றாக வைக்கவும்
இது ஒரு விண்டோ விலிருந்து இன்னொன்றுக்கு எளிதாக மாற்ற அனுமதிக்கும்
உங்களால் விண்டோ செலக்ஷன் ஐ எளிதாகக் காண முடியும்
பெரிதாக்கப்பட்ட windowகளைப் பயன்படுத்தினால் இதைக் காண்பது கடினம்
நான் பதிவு செய்யும் நடப்பு டியூட்டோரியல் க்கு windowகளை ஒன்றன்மீது ஒன்றாக வைக்கும் முறையில் வைத்துள்ளேன்
இது windowகளுக்கிடையே மாறுவதற்கும் windowகளை தேர்வதற்க்கும் எளிதாக இருப்பதைக் காணலாம்
இது பிடிஎஃப் பைல் இது இன்டர்நெட் ப்ரவ்சர் மேலும் இது உதாரண போல்டர்
லேடெக்ஸ் குறித்த இந்த டியூட்டோரியல் இல் இப்போது பார்க்கிற மாதிரியான வித்தியாசமான முறையில் கூட நீங்கள் windowகளை மாற்றி வைக்கலாம்
இது டெர்மினல் இது எடிட்டர் மற்றும் இது பிடிஎஃப் பைல்
பதிவு செய்கையில் செய்யவேண்டியதைக் குறித்த வழிக்காட்டுதலை இப்போது முன் வைப்போம்
உங்கள் வாயிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் மைக்கை நிலை நிறுத்தவும்
இது ஒலி அளவை சீராக வைக்கும்
இந்த விதியை நீங்கள் பின்பற்றாவிட்டால் என்ன நடக்கும் என்பதைக் காணலாம்

அதை அருகில் கொண்டு வருகிறேன்
இப்போது நம்மால் சத்தமாய்க் கேட்க முடிகிறது
பதிவு செய்கையில் மிக் இன்புட் உடன் உள்ள ஹெட்செட் ஐ பயன்படுத்தவும்
இல்லை எனில் குரலில் எதிரொலிகளோ சீரற்ற முனுமுனுப்புகளோக் கேட்கலாம் இப்போது உச்சரிப்பு குறித்துக் கூற விரும்புகிறேன்
தெளிவாகப் பேசவும் இயல்பாகவும் உச்சரிப்பில் எந்த அழுத்தத்தையும் வலியத் திணிக்காமலும் பேசவும்
ஒரு செயற்கையான உச்சரிப்பு மாதிரியைப்பார்ப்போம் ஒஃப் தே பேசிக் பங்ஷன் டோ கிரியேட் ஆ நியூ பைல் கோ டோ தே மேனு
பதிவு முழுவதும் ஒரே தொனியில் பெற ஒரே முறையில் முழு டியூட்டோரியல் ஐயும் பதிவு செய்யவும்
சில செயல்பாடுகளினால் நீண்ட தாமதம் ஏற்பட்டால் ஸ்க்ரீன் காஸ்டிங் சாஃப்ட்வேர் இல் உள்ள பாஸ் பீச்சர் பயன்படுத்தவும்
இது தேவையற்ற காட்சிகளைக் குறைக்கும்
யாராலும் முதல்முறையிலேயே பதிவு செய்தலை சரியாகச் செய்ய முடியாது ஆகவே இரு நிமிடங்கள் கொண்ட ஒரு உதாரணப் பதிவை செய்ய பரிந்துரைக்கிறேன்
ஸ்போக்கன் டியூட்டோரியல் குழுவிடம் கருத்துக்கு இதைச் சமர்ப்பிக்கவும்
அங்கீகரிக்கப்பட்ட பின்னரே கடைசி பதிவுசெய்தலைச் செய்யலாம்
narrationக்கான வழிக்காட்டுதல் குறித்த மேலதிகத் தகவல்களுக்கு இந்த விக்கி பக்கத்திற்குச்செல்லவும்
ஸ்க்ரீன் castingக்கான வழிக்காட்டுதல் குறித்தும் கற்றதை உறுதி செய்யவும்
பதிவு செய்ய நாம் பரிந்துரைப்பது இலவச திறந்த மென்பொருட்களான
linux ல் ரெக்கார்ட் மை டெஸ்க்டாப் விண்டோஸ் ல் கேம்ஸ்டூடியோ ரெக்கார்ட் மை டெஸ்க்டாப் பயன்படுத்துவது குறித்து அறிய httpwwwspoken tutorialorg
தளத்துக்குச் செல்லவும் ரெக்கார்ட் மை டெஸ்க்டாப் பயன் படுத்துவது குறித்த டியூட்டோரியல் ஐ இங்கே காணலாம்
விண்டோஸ் ல் கேம்ஸ்டூடியோ குறித்து அறிய இங்கே செல்லவும்
இது பல மொழிகளிலும் கிடைக்கிறது
சுய சரிபார்த்தலுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள செக்லிஸ்ட் ஐ காணவும் ஒரு முழுமையான ஸ்போக்கன் டியூட்டோரியல் தரப் பரிசோதனை ஒரு புதிதாய்க் கற்பவர் ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஏடிஎம்என்
டீம் பின்னர் ஒரு வல்லுநர் மூலம் செய்யப்படுகிறது
ஒரு புதிதாய்க் கற்பவர் குறிப்பிட்ட பாஸ் க்குப் புதியவராக இருப்பவர்
புதிதாய் கற்பவர் டியூட்டோரியல் இல் கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகள் மூலம் பயிற்சியைச் சோதனை செய்வார்
புதிதாய்க் கற்பவர் பிழைகளைச் சந்தித்தால் அவை டியூட்டோரியல் ஐ உருவாக்கியவர் மூலம் சரி செய்யப்படும்
ஸ்போக்கன் டியூட்டோரியல் அட்மின் குழு அளவுருக்களான ஆடியோ ன் தரம் வீடியோ ன் தரம் ஆகியன நிர்ணயிக்கப்பட்ட தரத்தில் உள்ளனவா என சோதிக்கிறது ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஏடிஎம்என்
குழு checklistல் கொடுக்கப்பட்ட கட்டளை விதிகளைச்சோதிக்கும்
வல்லுநரோ இந்தப் செக்லிஸ்ட் ன்அடிப்படையில் சோதிப்பார்
வல்லுநர் மாற்றங்களை அறிவுறுத்தினால் படைப்பாளி மாற்றங்களை ஒருங்கிணைத்து டியூட்டோரியல் ஐக் கற்கச் சிறப்பானதாக மாற்றுகிறார்
இந்த டியூட்டோரியல் இல் பதிவு செய்யும் முன்னர் பதிவு செய்கையில்மற்றும் பதிவு செய்த பின்னர் செய்ய வேண்டியதையும் டியூட்டோரியல் உருவானதும் சோதிக்கும் முறையையும் மதிப்பீடு செய்வதையும் குறித்துப் பார்த்தோம்
பதிவு செய்வதற்கும் பேசுவதற்க்குமான வழிமுறைகள் குறித்த இந்த டியூட்டோரியல் இத்துடன் நிறைவடைந்தது
iit பாம்பே ஆல் மேம்படுத்தப்பட்ட ஸ்போக்கன் டியூட்டோரியல் புரொஜெக்ட்
டால்க் டோ ஆ டீச்சர் projectஇன் ஓர் அங்கமாகும்
httpspoken tutorialorg இதை ஒருங்கிணைக்கிறது
இந்திய அரசாங்கத்தின் ஐசிடி மார்ட் மூலம் நேஷனல் மிஷன் ஒன் எடுகேஷன் அமைப்பு இதற்கு ஆதரவளிக்கிறது
மேலதிகத் தகவல்களுக்கு httpspoken tutorialorgNMEICT Intro
இந்த tutorialக்கு தமிழாக்கம் கீதா சம்பசிவம் குரல் கொடுத்தது ஐட் பாம்பே லிருந்து பிரியா